ஒருத்தர் வந்து டைல்ஸ் போட்டுவத்தக்கு செவுத்த வந்து வரைஞ்சு வுட்டுருக்குராங்க.

சுவத்துல வந்து ஓரு டி_வி மாட்டி வச்சிருக்காங்க.

இந்த பில்டிங்க்கு வெளிய வந்து ரெண்டு லைட்டு வச்சிருக்காங்க.

பழக்கடைக்கு பெயர் வந்து எம் சூர்யா பழக்கடெ.

இந்த போட்டோல வந்து ஒரு சின்ன ஒரு பில்டிங் ஒன்னு இருக்கு.

இதுல வந்து பானை வச்சு ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்னு பண்ணி வச்சுருக்காங்க.

இந்த போட்டோவ பாக்கும் போது ஏதோ ஒரு லக்சுரி ஹோட்டல் போல தெரியுது.

வெளிய வந்து நெறைய லாலிபப்லா தொங்கிட்டுருக்கு.

படிக்கட்டுல வந்து நிறைய பேர் ஏறி போயிருக்காங்க.

சைடுல வந்து ஒரு டேபிள் ஃபேன் தெரியுது.

இந்த இடத்தை பாக்குறதுக்கு ஏதோ மார்க்கெட் போல தெரியுது.

நெறைய பா பெயிண்ட் பக்கெட்ல்லா அடுக்கி வச்சிருக்காங்க.

வெளிய வந்து நறைய மரங்கள் நிக்குது.

இங்க வந்து ஹாஸ்பிடலுகுள்ள வந்து ரெண்டு ஆட்கள் நிக்காங்க.

இந்த போட்டோல வந்து ஒரு கடல் தெரியுது.

இது ஃபுல்லா வந்து செவ்வந்தி செடி போல தான் இருக்கு.

ஃபோட்டோ யில வந்து ஒரு பழைய காலத்து பில்டிங் போல ஒன்னு தெரியுது.

இதுல வந்து ரெண்டு போஸ்ட் தெரியுது.

செவுத்துல வந்து ஒரு டி_வி மாட்டி வச்சிருக்காங்க.

இதுல வந்து ஒருத்தர் போட்டோவுக்கு போஸ் குடுத்துட்ருக்காரு.

சுத்தி வந்து நெறைய லைட் எல்லாம் போட்டு அழகாட்டு வச்சிருக்காங்க.

பச்ச கலர் பலூன் இருக்கு.